ஆஹ் நீங்க சொன்னது சரிதான் சரோஜினி அத நீங்க அப்ப சொன்ன மாதிரி வயித்து புண்ணையும் வந்து ஆத்திரும்ன்னு சொல்லுவாங்க ஆஹ் தேங்காய் பாலுக்கு வந்து அவ்வளவு நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அத வந்து ஆஹ் ஒரு மாதிரி எப்படி சொல்றது கொஞ்சூண்டு நாட்டு வெல்லம்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அத போட்டு குடிச்சா வந்து நமக்கு வந்து அந்த தேங்காய்ப்பூ வந்து வயித்துல வந்து அல்சர் சில பேர் அதாவது குடல்புண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்குல்ல அவங்கெல்லாம் வந்து இத குடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் காலையிலயே எந்திரிச்சு வெறும் வயித்துல நம்ம குடிச்சோம்ன்னா வந்து அவ்வளவுமே நல்லதாம். அத நம்ம எவ்ளோ அதாவது நாற்பத்து எட்டு நாள் பூரா நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் டெய்லி அப்படின்னு தொ தினமும் எடுத்துக்கிட்டே இருந்தோம்ன்னா வந்து நமக்கு அவ்வளவு நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்காய் அதாவது தேங்காய் பால்ல இருந்து எடுத்துக்கிறது ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் தேங்காய் பால் மட்டும் இல்லாமல் நிறைய இருக்கு குடல் புண்ணை ஆத்துறதுக்குன்னு சொல்லிட்டு வாழைப்பூ வாழைத்தண்டும் சரி வாழைப்பூவும் சரி அது பேரு என்ன குடல் புண் ஆத்தூம். தீக்ஷிதா திக்ஷ்ஷனா உங்களுக்கு எதுண்ணா அதைப்பத்தி தெரியுமா ஹம் எனக்கு அவ்வளவா எதுவும் அதைப் பத்தி தெரியாது ஹம் நான் பீட்ரூட் வேணும்னா சொல்றேன். பீட்ரூட் வந்து ரத்த சோகை இருக்கிறவங்க சாப்பிட்டா அது வந்து ரத்த சோகையிலே எல்லாம் பிரச்சினை அந்தப் பிரச்சினை எல்லாம் தீந்துரும்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஹ் இதுல வந்து மெக்னீசியம் சத்து இருக்கு சோடியம், பொட்டாசியம், நைட்ரேட்டு, கால்சியம், காப்பர் ஆஹ் இரும்பு சத்திலிருந்து நிறைய சத்து இருக்கு சோ அல்சர் இருக்கிறவங்களும் இத சாப்பிடலான்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க என் அக்காவுக்கும் அதுதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அவளுக்கும் ரத்தம் பிரச்சனை இருக்கிறதுனால ஆஹ் சரோஜினி

ஆஹ் நான் பீட்ரூட் வந்து அதிகமா சாப்பிடுவேன் ஆஹ் வீட்டுல வந்து அத வந்து பொரியல் மாதிரி பண்ணி தருவாங்க சாப்பிட்டுருவேன் ஆஹ் அப்புறம் வந்து ஜூஸ்ஸா அரைச்சு குடிப்போம் ஆஹ் அதிலயே வந்து பீட்ரூட்டோட சாறை மட்டும் எடுத்து நம்ம வந்து டெய்லியும் வந்து ஜூஸ்ஸா அரைச்சு குடிக்க முடியலை அப்படின்னா ஆஹ் அந்த சாறை மட்டும் எடுத்துட்டு ஆஹ் அந்த வெல்லம் இருக்குல்ல நாட்டு வெல்லம் அதையும் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுட்டோம்ன்னா காய்ச்சி வந்து அந்த குளிர்சாதன அந்த இதுல வச்சுட்டோம் அப்படின்னா எப்ப வேணுமோ அத எடுத்து நம்ம குடிச்சுக்கலாம். ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில கலந்து எலுமிச்சை பழத்தோட சேர்த்து சாப்பிட்டோம்ன்னா அது வந்து அந்த இதே தெரியாது பீட்ரூட் சாப்பிடற மாதிரி ஆஹ் பஹிரா அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க

வெள்ளைத் தோல் இருக்குல்ல அது வந்து எப்படி சொல்றது ஆஹ் வெள்ளையாகணும்னு சில பேர்லாம் ஆசைப்படுவாங்க அந்த வெள்ளையாகுறதுக்கு வந்து இது மாதிரி நம்ம அந்த பீட்ரூட்டை வந்து நிறைய நம்ம குடிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளோட உள்ள மட்டும் அது நல்லது பண்ணாதாம் வெளியில இருக்கிற நம்ம தோல் கூட ரொம்ப வந்து வெண்மையான தோற்றத்தை வந்து கொடுத்துருமாம். இதபத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தீக்ச்சனா அஹ் அதுவும் எல்லாம் தீர்வா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹ் சரி அடுத்தது வந்து பாகற்காய் பத்தி சொல்றேன். அஹ் அது வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து பாகற்காயை சாப்பிட்டா சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுல இருக்கும் ஆஹ் அதிலே வந்து வைட்டமின் சி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஹ் கண்ணு கண்ணுகளுக்கான பிரச்சனைகளுக்கும் அது வந்து தீர்வளிக்கும் பாதுகாப்பா இருக்கும். அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க அஹ் பாகற்காய் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சரோஜினி அஹ் பாவக்காய் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதிலயே வந்து இந்த சுகர் வந்தவங்களுக்கு வந்து பாவக்காய் நிறைய தருவாங்க அத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அது வந்து சுகர் ஓட லெவல வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மாதிரி வயித்துல இருக்க அந்த புழு பூச்சி அந்த எதாவது இருந்துச்சு அப்படின்னா பாவக்காய் சாப்பிடும்போது அது வந்து நமக்கு நீங்கி வரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாகற்காய் நிறையா பேர் வந்து ஜூஸ்ஸாவும் குடிப்பாங்க சுகர் கட்டுப்படுத்தறதுக்காக. அஹ் இது வந்து எனக்கு தெரியும் இதே வந்து நம்ம இங்க கடைகள்ல வாங்கறதை விட ஊருக்குள்ள வந்து கொடியில இருக்கும் அந்த பாகற்காய் வந்து குட்டி குட்டியா இருக்கும் அத செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லது. அஹ்

பாவக்காய் எவ்வளவு எடுத்துக்கணுமோ ஓரளவு எடுத்துக்கணுமோ அந்த அளவுதான் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டோம்ன்னா வந்து ரொம்ப இதா போயிடும் பிரச்சனை ஏற்படும் ஆஹ் எனக்குத் தெரியாதது பிரச்சனை ஆகும்ன்னு இந்த மாதிரி நாய் கடிச்சவங்க கூட பாவக்காய் தர மாட்டாங்களாம் அது ஒரு தடவை வந்து எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. அது அப்பதான் எனக்கு தெரியுமே பாவக்காய் வந்து அது சமைக்கிற விதத்துல சமைச்சா மட்டும்தான் வந்து குறிப்பிட்ட பேரால வந்து சாப்பிடவே முடியும் சில பேரெல்லாம் ரொம்ப கசப்பாதான் செஞ்சுருவாங்க சாப்பிடவே முடியாது இப்போ அதுல நன்மை எவ்ளோ இருக்குங்கிறத விட ரொம்ப அதிகமா எண்ணெய் ஊத்தி தான் செஞ்சிட்டாங்கன்னா அது அது நமக்கு நம்ம சாப்பிடுறது கூட வேஸ்டா போயிடும் நமக்கு கிடைக்கிற சத்து கூட கிடைக்காம போயிடும் ஏன்னா எண்ணெய்ல எண்ணெய்ல தான் அதிகமான ரொம்ப கொழுப்பு இது இருக்கிறதால அது நம்ம சாப்பிடுறதே ஒரு எப்படி சொல்றது அது சாப்பிட்டும் சாப்புடாத மாறி தான் பாவக்காய் எல்லாம் அத நல்லா வந்து எப்படி சொல்றது ஆஹ் கசப்பும் தெரியாம சின்ன குழந்தைகளுக்கு அத நம்ம குடுத்தோம்னு வச்சிக்கோங்களேன் குடல்ல இருக்கிற ஒரு புழுன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா சின்ன பசங்க மிட்டாய் மிட்டாய் அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டு குடல்ல புண்ணு வந்துரும். ஒரு மாதிரி புழு இருக்கும் அந்த புழுவெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து இத நிறைய வந்து பாகற்காய் கசப்பு நிறைய எடுத்துக்கணும்ன்னு சொல்லுவாங்க. பாவகாய்ன்னு இல்ல கசப்பு நிறைய எடுத்துக்கணும்ன்னு சொல்லுவாங்க. தீக்ஷனா இது உங்களுக்கு தெரியுமா ஆஹ் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பிரகீதா ஆஹ் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் அதைக்கூட குடுப்பாங்கன்னு ஆஹ் சரோஜினி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆஹ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் சின்ன பசங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல சாப்பிடாது ஏதோ ஏமாத்தி ஏமாத்தி ஊட்டி விட்டாதான் உண்டு அப்புறம் முருங்கைக்கீரை பத்தி நான் சொல்றேன் முருங்கைக்கீரை வந்து நம்ம வந்து இந்த முளைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அத விட எல்லாத்தையும் விட இந்த முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு சத்து நிறைஞ்சது. ஆனா இப்ப நிறைய பேர் அதை சாப்பிட மாட்றாங்க இருந்தாலும் அந்த முளைக்கீரையை விட முருங்கைக்கீரை சாப்பிடும்போது இரும்பு சத்து வந்து அதிகமாகும். ஆஹ் அது வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க உடல் அது வந்து ஆஹ் இந்த வெயி வெயில் காலங்கள்ல குடிக்கும்போது இது உடலோட அந்த சூடு வந்து அதிகரிக்கும் சூடு அதிகரிக்கும்போது உடம்புல ஏதாவது இருந்தாலும் குணமாகும் அது மாரி ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரெந்தே இல்லனாலும் அந்த முருங்கைக்கீரை சா சாறா இருந்தாலும் சரி அந்த இலையை சாப்பிடுற அந்த குழம்பு வச்சு சாப்பிடு போதும் அவங்களுக்கு அப்படியே அது வந்து நல்லது. அத இப்ப வந்து வந்து விரும்புறது இல்லை ஆனா எனக்கெல்லாம் அப்பயில இருந்து அது ரொம்ப பிடிக்கும். ஆஹ் வஹீதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஹ் நான் வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி தீக்ஷனா உங்க இதுல குளிர்சாதனம் ஏதாவது ஓடிட்டு இருந்ததுன்னா அத கொஞ்சம் நிறுத்திடுங்க சரிங்களா ஏன்னா நம்ம பேசுறது ரொம்ப இதா இருக்கு ஆஹ் சரி ஒகே பிரகிதா ஆஹ் அது பேரு என்ன நீங்க முருங்கை கீரைய பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல சரோஜினி நீங்க சொன்னது கரெ சரிதான் முருங்கைக்கீரை அப்படிங்கிறது வந்து நம்மளோட இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு அந்த இரும்பு சத்தை அதிகமாக்குறதுக்காக வந்து இந்த இது முருங்கைக்கீரை அதிகமானதுதான் அதாவது வாழை மரமும் சரி முருங்கை மரமும் சரி ரெண்டுத்திலயுமே அந்த காயிலிருந்து பூ, இலை வரையுமே நமக்கு நிறைய பயன்படுறது இந்த ரெண்டு மரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முருங்கை இலை இருக்குல்லே அத அதுல அவ்ளோ சத்து இருக்கு அது நம்மளோட முடி வளர்றதுக்கும் உதவும் அதோட நமக்கு இரும்பு சத்து குடுத்து ரத்தத்தை பெருக்கவும் அது நிறையவே வந்து நமக்கு ஆஹ் எப்படி சொல்றது ஆஹ் உதவுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம வந்து ஒரு பழச்சாறாவும் எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையா இல்லையா அத டெய்லி துவட்டி உணவுல கொஞ்சம் கொஞ்சம் சேந்துட்டு வந்தாலே போதும் நமக்கு தேவையான சத்தம் வந்து அந்த முருங்கைக்கீரையையே குடுத்திரும். ஆஹ் இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கறீங்க தீக்ஷனா ஆஹ் ஆமாம் பிரகிதா அதுல வந்து நிறைய சத்து இருக்கு அதனால ஆஹ் வாரத்துக்கு ஒரு முறையாவது அது போல அதை முருங்கைக்கீரை இல்லை முருங்கைக்காய் இது போல ஏதாவது சேர்த்துக்கிட்டே இருக்கணும் உணவுல ஆஹ் அப்புறம் வந்து நான் கேரட்டை கொஞ்சம் கேரட் பத்தி சொல்றேன் அதுல வந்து வைட்டமின் எ புரதம் கொழுப்பு, தாதுக்கள், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம் ஆஹ் மெக்னீசியம், சோடியம் இதுபோல நிறைய சத்து வந்து கேரட்ல இருக்கு ஆஹ் கேரட் சாப்பிட்டா வந்து கண்பார்வை நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரோஜினி ஆஹ் கேரட் சாப்பிடறவங்க வந்து எவ்வளவு வந்து அவங்க உடம்புல சத்தே இல்லைன்னாலும் கேரட்டும்ஆஹ் சரி பீட்ரூட்டும் சரி அத எவ்வளவு பச்சையா சாப்பிடுறாங்களோ அது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பலனா வரும்.

அவங்க உடம்பும் சரி ஒரு ஆரோக்கியமா வர்றது நம்மளாலேயே பார்க்க முடியும் வெளியில பார்க்கிறவங்களாலேயும் சொல்ல முடியும் ஆஹ் பீட்ரூட்லாம் குடிச்சோம்ன்னா அது அப்படியே ரத்தம் ஆஹ் எவ்வளோ நம்ம குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஹ் ஒரு ஒரு நாளைக்கு அரை பீட்ரூட் ஆவது அரைச்சு குடிக்கணும் அதே மாதிரி கேரட் ஒரு நாள் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்ட உடனே உடம்பு எந்த அளவுக்கு நோயா இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த முகப்பொலிவு இந்த உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அத அப்படியே சரி பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா இது இரண்டும் குடிக்கிறவங்க வந்து மாறி காலையில வந்து கேரட் கொஞ்சோண்டு பாலை சேர்த்துக் குடிக்கணும் ஆஹ் நைட் வெறும் பீட்ரூட்டை மட்டுமே அரைச்சு குடிச்சோம் அப்படின்னா அது அப்படியே வந்து அவங்களோட ஆஹ் முகப்பொலிவு எல்லாமே மாத்திடும் ஆஹ் இரத்தத்தோட அளவும் வந்து அதிகரிக்கும் இதைப்பத்தி பிரகஜா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிகமா நீங்களும் குடிச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் குடிச்சிட்டு இருந்தீங்க இப்ப குடிக்கிறீங்களா என்னன்னு தெரியல அதைப் பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்க. நான் சொல்றேன் சரோஜினி அது நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் குடிச்சிட்டுதான் இருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு சுத்தமா ரத்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட போயிருந்தப்போ சுத்தமா உடம்புல ரத்தம் இல்ல நிறைய பீட்ரூட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதனால சொல்லிட்டு நான் வந்து நிறைய பீட்ரூட் அப்பறோம் பீட்ரூட வந்து வெறும் வாய்ல சாப்பிடுறது பீட்ரூட்டை வந்து அந்த பழச்சாறு மாதிரி அடிச்சு அதுல கொஞ்சூண்டு சர்க்கரை கலந்து குடிக்கிறது இந்த மாதிரி நான் பண்ணதாதான் எனக்கு இப்போ வந்து உடல் இருக்கு. அது வந்து நம்ம பீட்ரூட் நம்ம சாப்பிட சாப்பிட ஒரு ரெண்டு நாள்ல நமக்கு இதாயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அஹ் டெய்லியும் எடுத்துக்கும் தினமும் எடுத்துக்கக் கூடாது அதைப்போல வந்து விட்டுடவும் கூடாது அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தோட பயனும் பெறலாம் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கறதால நம்மளோட வெளி சருமமும் சரி உள்ள இருக்க உடல் உறுப்பு நமக்கு தேவையான ஆற்றல் சக்தி எல்லாமே வே எல்லாமே நமக்கு வந்து ஆஹ் கிடைக்கும் அதனால வந்து எல்லா காய்கறியும் எடுத்துக்கணும் அது போல வந்து அத வந்து நம்ம வெவிச்சு முழுசா வெவிச்சு சாப்பிடக் கூடாது அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க அதுல சாப்பிடணும் இல்லையா என்னென்ன காய் எல்லாம் பச்சையா சாப்பிட முடியுமோ அந்தந்த காயெல்லாம் கொஞ்சம் பச்சையா நம்ம எடுத்துக்கிட்டோம்ன்னா நமக்கு இன்னும் நல்லது கா சரிதான தீக்ஷனா அஹ் ஆமாம் பிரகிதா அது போல அரவேக்காடுல சாப்பிடுறதுதான் எந்த காய்கறியாக இருந்தாலுமே அரவேக்காடுல சாப்பிட்டோம்ன்னா அது இன்னும் நல்லது அப்படின்னு எங்க அப்பா சொல்லி இருக்காங்க. அஹ் இப்ப அடுத்ததா வந்து வெங்காயம் பத்தி சொல்லலாம்னு இருக்கேன் அதுல வந்து வெங்காயத்தை வந்து நம்ம பச்சையா சாப்பிடுறோம் அப்படின்றதால வாயில வாய்ப்புண்ணு அப்புறம் வந்து கண் வலி எல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியலே சரோஜினி அது உண்மையான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா

எனக்கு வந்து அவ்வளவா தெரியாது ஆஹ் இந்த வெங்காயம் வந்து சாப்பிடறதுனால இதெல்லாம் வருதுன்னு எனக்கு அவ்வளவு தெரியாது எனக்கு இந்த சின்ன வெங்காயத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். இந்த முடிக்கெல்லாம் வந்து அரைச்சு போடும் போது முடியில இருக்கிற பொடுகு எல்லாம் போயிடும் முடி கொட்டுறது நின்னுடும் அப்படின்னு பல பேர் சொல்லிருக்காங்க நான் ஆனால் அத வந்து உபயோகப்படுத்துறது இல்ல அதிகமா ஆஹ் அத வந்து முடியில அரைச்சு இந்த வெந்தயம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து தடவும் போது அந்த இது வரும் இன்னொன்னு வெங்காயத்துல பஜ்ஜி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்

இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஆஹ் பிரகீதா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் நான் சொல்றேன் தீக்ஷனா உங்க சைடுல இருந்து அதிகமா சத்தம் வந்துகிட்டே இருக்கு என்னன்னு பாத்துக்கோங்க ஆஹ் பிரகிதா ஒகே பிரகிதா ஆஹ் சரி நான் சின்ன வெங்காயம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல

பெரிய வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அதவிட வந்து சின்ன வெங்காயத்துக்கு அதிக நன்மை உண்டு ஆஹ் சரோஜினி சொன்ன மாதிரி அத நம்ம ஆராய்ச்சி தரணும்ன்னா முடி வளரும் அதெல்லாம் இருக்கும் இருக்கும் தான் ஆனா வந்து அந்த இத வந்து நம்ம எடுத்து குழம்பு வச்சு சாப்பிடுறது மூலியமா நமக்கு வந்து எப்படி அது நம்ம உடம்புல வந்து அதிக சக்தி கிடைக்கிறதுக்கு இதுதான் சொல்லுவாங்க ஆஹ் காரமா இருக்கிற குழம்புல எல்லாம் நம்ம இத போட்டு சாப்பிட்டோம்னா சுவையாவும் இருக்கும் அத விட நமக்கு உடம்புக்கும் நல்லது

அவரைக்கீரை அப்படின்னு எடுத்துட்டோம்ன்னா அத அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க ஒரு கீரை அந்த கீரையை நம்ம சாப்பிட்டோம்னா கேரட் எவ்வளவு நம்ம கண்ணுக்கு நல்லதோ அந்த அளவு அகத்திக்கீரையும் நல்லது கண்ணுக்கு கண்ணை வந்து எப்பயுமே குளிர்ச்சியா வச்சிருக்கும். ஏன்னா இப்ப எல்லா உலகத்துலயுமே கணினி அப்புறம் போ அதாவது நம்மளோட கைபேசி அப்படீன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம கண்ணு ஒரு மாதிரி எப்படி சொல்றது வீணாவே போயிடுச்சு இந்த மாதிரி அகத்திக்கீரை கீரை கேரட் இதெல்லாம் நம்ம எடுத்து டெய்லியும் சாப்பாட்டுல நம்ம ஆஹ் தினமும் சாப்பாட்டுல நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அவ்வளவு நல்லதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லிருக்கேன் தீக்ஷனா. உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க நீங்க ஆஹ் அகத்திக்கீரை வந்து அதுல இருக்கற இலையும் சரி பூவு, காயி அதுல இருக்கற பட்டை எல்லாமே

தோல் தோல் விதமான எல்லா பிரச்சனைகளுக்குமே அது வந்து குணப்படுத்துறதுக்கு அந்த இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் ஆஹ் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சரோஜினி

முக்கியமா அப்படின்னு சொல்றப்போ எடுத்துட்டு வருவாங்க நான் அத பார்க்கும் போது சாப்பிடு போது கசப்புன்னு சொல்லிட்டு அத ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவேன் ஆனா இப்போ அதோட பலன் எல்லாம் நீங்க சொல்லும் போது தெரியறதுனாலே நான் அகத்திக்கீரை சேர்த்துக்கிறேன் சரியா ஆஹ் நீங்க சொன்னீங்க வாழைமரம் வந்து இலையில இருந்து ஆஹ் அடி தண்டு வரையிலுமே நமக்கு வந்து எல்லாமே வந்து உபயோகப்படுத்துது. ஆஹ் வாழைமரம் எதனால இந்த க கல்யாண வீடுகள்ல

எனக்கு எதுவும் அதைப் பத்தி தெரியாது சரோஜினி நீங்களே சொல்லுங்களேன் பிரகிதாக்கு ஏதாவது தெரியுமா ஆஹ் எனக்கும் அதைப் பத்தி எந்த இதுவும் தெரியாது சரோஜினி உங்களுக்குத் தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் வாழைமரம் வந்து எதனால கட்டறாங்கன்னு எனக்கு எங்க அக்கா சொல்றாங்க அவங்க சொல்லும் போது ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா அது வந்து சயின்ஸ் ஆஹ் அறிவியல் பூர்வமா வந்து அத நிரூபிச்சிருக்காங்க. வீடுகள்ல வந்து வாழைமரம் எதுக்கு கட்டுறாங்கன்னா ஒரு விசேஷம்ன்னா அந்த இடத்துக்கு வந்து எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா மக்களும் அங்க வருவாங்க அவங்க வரும்போது அவங்க வெளியிடுற காத்து அந்த அந்த மாசுத்தன்மை அதிகமா இருக்கும். அத எல்லாத்தையும் அந்த வாழைமரம் வந்து புல்லாவே உள்ளே இழுத்துக்கிட்டு நமக்கு வந்து நல்ல காற்றை மட்டும்தான் வெளியிலே குடுக்கும் அதனாலதான் வாசல்ல பந்தல்லலாம் வந்து இந்த வாழைமரம் அதெல்லாம் வந்து கட்டுவாங்க ஆஹ் இப்பல்லாம் வந்து சில வீடுகள்லலாம் வந்து வாழைமரம் கட்டுற மாதிரி எனக்கு தெரியலே. கிராமப்புறங்கள்ல கண்டிப்பா இருக்கும் நகர் நகர்ப்புறங்கள்ல வந்து ஆஹ் அதெல்லாம் வந்து அதிகமா கட்ட மாட்டாங்க ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்ல என்ன இருக்கும் புதுசா வந்தததான் உபயோகப்படுத்துறாங்க இந்த பொம்மை மாதிரி நிக்க வச்சு அது ஒரு அழகான இது மாதிரி வைக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு நல்லது அத வந்து இந்த கட்டுறதுல இப்ப யாருமே அதுல ஆர்வம் காட்டுறது இல்ல. அது மாதிரி வாழை இலையில சாப்பிட்டாலும் அவ்வளவு நல்லது ஏன்னா வாழை இலையில வந்து நீங்க சாப்பாடை வந்து அப்படியே போட்டு வச்சாலும் அந்த வாழை இலை வந்து அந்த சூட்டுக்கு அந்த சாப்பாடோட ஹீட்ட வந்து உள்ள இழுக்கும் அப்ப பாத்தீங்கன்னா வாழை இலை நல்லா வெந்திருக்கும் வெந்ததுன்னா அந்த இலையோட தன்மைதான் இந்த சாப்பாட்டுல ஏறும் நம்ம அப்படியே சாப்பிட்டா அது அப்படியே நல்லது. ஆனா இப்ப இருக்கறவங்க சில இடத்துல வந்து ஆஹ் இப்போ வந்து புதுசா வந்திருக்கிற தொழில்முறையை பயன்படுத்தி பேப்பர் இலை அப்படின்னு சொல்லிட்டு அத போட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நன்மைக்கே கிடையாது அதிகமா எது எதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அப்படின்னு இப்ப யாருமே அத கடைபிடிக்கிறதே இல்ல. இத பத்தி பிரகிதா நீங்க எதாவது நினைக்கிறீங்களா சொல்லுங்க ஆஹ் நீங்க சொன்னது சரிதான் சரோஜினி ஆஹ் நம்ம முன்னோர்கள் சொன்னபடியே வந்து நம்ம கேட்டு இருந்தா கூட இன்னைக்கு நம்மளோட உடல்நிலை எல்லாமே வந்து சரியா இருந்திருக்குமோ என்னமோ ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த பழங்காலத்துல இந்த பயிர் வகைகள் அப்புறம் வந்து காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க எப்படி சொல்றது அரை வேக்காட்ல சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உடல்நிலையை அவு அவங்க அவ்ளோ நன்மை பயக்கிற எல்லா காய்கறி எல்லாமே சாப்பிட்டு அவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க அவங்க உடம்பை. ஆனா இப்போ இருக்கிறவங்க சாப்பிடுற எந்த ஒரு உணவுமே வந்து எல்லாத்திலையுமே வந்து இப்போ இந்த நச்சுத்தன்மை உள்ள உரம் எல்லாம் போட்டு போட்டு விளைநிலமும் வீணா போயிடுச்சு அதோட அந்த மனுஷங்க நம்ம உடம்பும் வீணா போயிடுச்சு இதே முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இந்த பயிர் எல்லாம் வச்சு ஏதோ களி கிண்டுறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அப் அப்ப இருக்கவங்க இப்ப இருக்க நமக்கு அது செய்யத் தெரியுமான்னு கூட தெரியாது. அதெல்லாம் அவங்க சாப்பிட்டதாலதான் என்னவோ வந்து அவங்க அவ்வளவு உடல்நிலை வந்து குன்றாம எப்படி சொல்றது தொண்ணூறு வயசு ஆனாலும் சரி எண்பது வயசு ஆனாலும் சரி அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு முப்பது கிலோ தூக்கு அப்படீன்னு சொன்னா கூட அந்த காலத்துல இருந்தவங்களால தூக்க முடியும் இப்ப இருக்கறவங்களால ஒரு அஞ்சு கிலோ கூட தூக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா அவ்வளவு உணவு சரி இல்லைன்னுதான் சொல்லுவேன் சரோஜினி நானு உணவு சரியா இருந்திருந்தது அப்படின்னா எல்லாரோட உடல்நிலையும் சரியா இருந்திருக்கும். இப்ப எத எடுத்தாலுமே எல்லாத்துலயுமே வேதிப்பொருள்தான் சும்மா ஒரு கேரட் எடுத்தாலும் அதுலயும் வேதிப்பொருள் ஆப்பிள் எடுத்தா ஆப்பிள் எடுத்துக்கோங்க பத்து பப்பாளி பழம் சாப்பிடுறது வந்து அதோட சத்து ஒரு ஆப்பிள்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது மேல மெழுகு தடவி மெழுகு மாதிரி ஒண்ணு போட்டு அத இது பண்றாங்க ஏன்னா வந்து வீணா போகக் கூடாதுன்னு அது அந்த தோலுதான் என் சத்தே அதாவது பழங்காலத்துல ஆனா இப்ப பார்த்தா அந்த தோல்தான் நமக்கு விஷத்தன்மை உள்ளதாவே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தீக்ஷனா அஹ் ஆமாம் பிரகீதா இப்போ இருக்கிற எல்லாமே நான் எப்படி சொல்றதுன்னா வைத்தியத்துக்காக நம்ம இது பண்றதை விட்டுட்டு இப்போ எல்லாமே செய்முறை அந்த இதிலேயே எல்லாமே வந்திருச்சு அவங்களா இது போல தொழில்நுட்பத்தாலே எல்லாம் மாறிக்கிட்டேதான் வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொன்னதால எனக்கு தெரியாததும் உங்கள்ட்ட இருந்து நான்

அஹ் நன்றி சரோஜினி எல்லாத்தையும் எனக்கு சொன்னதுக்கு அஹ் சரிங்க தீக்ஷனா ஆஹ் நீங்க சொன்னீங்க ஆப்பிள் பழத்துல வந்து இது இருக்குன்னு நம்ம வந்து ஆப்பிள் பழம் எடுத்ததுக்கு பதிலா ஒரே ஒரு கொய்யாப்பழம் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலு ஆப்பிள் பழம் சாப்பிட்டதுக்கு வந்து அது ஈடாகும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. பிரகிதா இதப்பத்தி என்ன நினைக்கறீங்க கொஞ்சம் சொல்லுங்க அஹ் நீங்க சொன்னதும் கரெக்ட்ங்க சரிதான் சரோஜினி ஆஹ் அதப்போல வந்து கொய்யாப்பழம் மட்டும் இல்லாம டெய்லியும் நம்ம ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கறதுக்கு கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் டெய்லியும் வந்து ஆஹ் ரொம்ப விலை இருக்கறதிலேயே விலை கம்மியான ஒரு பழம்னு பாத்தீங்கன்னா அது கொய்யாப்பழத்தை விட ரொம்ப கம்மியான ஒரு விலை இருக்குன்னா அது ஒரு வாழைப்பழமாதான் இருக்கும். அது டெய் தினமும் ஒண்ணு ஒண்ணு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாதான் நமக்கு மலச்சிக்கல்ன்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. காலையிலேயே ஒரு வாழைப்பழம் சாப்பிடறதால நமக்கு நிறைய அன்னைக்கு புல்லாவுமே நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சிருந்ததுதான் நான் உங்க கிட்ட சொல்றேன். டெய்லியுமே ஒரு ஒரு வாழைப்பழம் தினமும் எடுத்துக்கறதால நம்ம அதுக்கு ஒண்ணுமே ஆகாது அது ஒரு நான் எப்படி சொல்றது எல்லாத்தை விடயுமே அதுல நிறைய சத்து இருக்கு. அத ஒண்ணு ஒண்ணு நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஆஹ் ரொம்பவுமே நல்லது தீக்ஷனா உங்களுக்கு எதாவது இது போல தெரியுமா? ஹம் எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது பிரகிதா ஆனா நீங்க கேள்விப்பட்டிருக்கேன் இது போல இந்த பழம்லாம் இது போல சாப்பிட சொல்லி சொல்லி இருக்காங்க டாக்டர் எல்லாருமே ஆஹ் சரோஜினி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆஹ் வாழைப்பழம் பத்தி சொன்னீங்க இல்ல ஆஹ் இன் இதுல வந்து இன்னொன்னு என்ன தெரியுமா அந்த ஆஹ் பூ வாழைப்பழம் சொல்லுவாங்க ஆஹ் அத வந்து இரவு உணவு வந்து சாப்பிடாம ஆஹ் ஒரு நாளைக்கு நைட் இரவு மட்டுமே மூணு வாழைப்பழம் மட்டும் சாப்பிடணும் சாப்பாடு எதுவும் இதுல சேர்த்துக்கக் கூடாது. அப்படி செஞ்சு நாற்பத்தி எட்டு நாள் வரையிலும் அத நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வாழைப்பழம் அப்படியே நம்ம உடல் பருமனைக் குறைக்கும். அப்படீன்னு நான் கேள் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் இன்னொன்னு அதோட தோலை வந்து முகத்திலே வந்து அத நம்ம அஹ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முகத்தோட தன்மை வந்து அந்த கரும்புள்ளி அந்த நம்ம ரோடுல நடந்து போகும்போது நம்ம மூஞ்சியில ஏதாவது தூசி இருந்துச்சு அப்படின்னா பிரகிதா இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அஹ் நீங்க சொன்னது சரிதான் அது பேர் என்ன நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல முகத்துல இருக்கிற அந்த கரும்புள்ளி இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் சாப்பிடாத மாதிரின்னு உடல் உடல்எடை எல்லாம் குறைக்கும்ன்னு அது போல நிறைய உணவு இருக்கு இந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆஹ் உடல் எடை குறையும் அதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு எழுத்தவனுக்கு அதாவது இழத்தவனுக்கு வந்து எள்ளாம் கொடுத்தவனுக்கு கொல்லம்

கொஞ்சம் பருமன் ஆவாங்களாம் அதே வந்து ரொம்ப வைட்டா இருக்கவங்க வந்து கொள்ளு வந்து ஊற வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து ஒரு சீரான ஒரு உடல்நிலையை வந்து குடுத்திருமாம் இது அந்த பழமொழிக்கான விளக்கம்தான் இது அது மட்டும் இல்லாம வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா ஆஹ் வந்து வாழைப்பழத் தோல வந்து மூஞ்சியில தடவலாம் நான் அதைத் தடவி இருக்கேன். எனக்குமே நல்லாதான் இருந்துச்சு அது போல வந்து நம்ம ஆஹ் உள்ள எடுத்துக்கிற உணவு மட்டுமே போதும் நம்ம வெளிமுக தோற்றத்துக்கு எதுவுமே நம்ம பண்ணணும்னு இல்ல உள்ள நம்ம சாப்பிடுற சாப்பாடு அப்புறம் அந்த காய்கறிகள் அதெல்லாம் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட முகமும் உட வெளித்தோற்றமும் வந்து நல்லா இருக்கும் அப்படீன்னு நான் கேள்விப்பட்டிருக்க தீக்ஷனா உங்களுக்கு இதைப்பத்தி ஏதாவது தெரியுமா

ஆஹ் எனக்கு சரோஜினி நீங்க வந்து திராட்சை சாப்பிட்டால் அதுல நல்லது அதுலயும் கருப்பு திராட்சை சாப்பிடுறது இன்னும் நல்லதுன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க அது எதுக்காக சாப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு எதுனா தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஆஹ் திராட்சை வந்து ரொம்ப நல்லதுன்னு எல்லாம் சொல்லி இருக்காங்க. ஆனா அத எதுக்கோ சொன்னாங்க நான் அதிகமா வந்து திராட்சை எடுத்துப்பேன் இதுலயே வந்து திராட்சையிலேயே வந்து விதையில்லா திராட்சை நிறைய பேர் சாப்பிடுவாங்க. விதையில்லா திராட்சை வந்து அதிகமா இப்போ ஹைபிரிட்ல சாப்பிடுறதுனால அது சாப்பிடக் கூடாது. ஆஹ் இந்த விதை உள்ள திராட்சை அதுவும் அந்த பிளாக் கலர் கருப்பு கலர்ல இருக்கிற அந்த திராட்சை சாப்பிடு போது ஆஹ் அது வந்து ஒரு இதாவும் இருக்கும்

அதையும் நான் நல்லா சாப்பிடுவேன் இன்னொண்ணு நம்ம வந்து சாப்பாடு உணவுல வந்து முன்னாடி எல்லாம் வந்து அரிசி சாப்பாடு சாப்பிடறவங்க வந்து பணக்காரங்க அப்படின்னு பழங்காலத்தில ஒரு முறை இருந்துச்சு

அப்பமுமே சுலபமா கிடைச்ச அந்த பொருள் எல்லாம் இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஆஹ் கடினமாதான் இருக்கு அத வாங்குறது ஏன்னா அரிசி அப்போ கிடைக்காது இப்போ அரிசி அதிகமா கிடைக்குது இ பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க பிரகீதா

உண்மையாவுமே நீடித்து வாழ்ந்தாங்களாம் இந்த அரிசி உணவு சாப்பிட்டவங்கதான் நீடித்து வாழ்ந்தாங்க கிடையாது. இப்ப நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கே ஒருமுறை இருக்கு என்னதான் வந்து சாப்பாடு சா சாதம் அதாவது அரிசின்னு சொல்லுவாங்கல்ல அத கம்மியாவும் அந்த தட்டுல வந்து ஆஹ் அதிகமா என்ன இருக்கும்னா வந்து கீரை வகைகள் அது மாதிரி இருக்கிறதுதான் நம்ம வச்சு சாப்பிடணும். சரி சரோஜினி தீக் தீக்ஷனா இதோட நம்ம உரையை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த நம்ம பார்க்கக்குள்ள அடுத்தது நம்ம பத்தி நம்ம பேசலாம்